அது பிரவுன் வித் பிளாக் கலர்ல இருக்கு.

இதுல அஞ்சு பேர் ஃபேஸ் பிலர்ரா இருக்கு.

இது கிரீன் வித் நேவி ப்ளூ கலர்ல இருக்கு.

லீஃப்ஸ் கடியில நறிய வாட்டர் இருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க.

ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் தெரியிது.

அது எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு.

இதுல சைடுல புல் இருக்கு அது எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு.

இதுல ரெண்டு பேர் வர்க் பண்ணிட்ருக்காங்க.

இதுக்கு மேல ஒரு வாட்ச் இருக்கு.

கடலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பிளேஸ்ஸுருக்கு .

பிரவ்ன் கலர் ஸ்டோனால எல்லாத்தையு டெக்ரேட் பண்ணி வெச்சுருக்காங்க.

இத சுத்தி சில டிரீஸ் தெரியிது.

அது எல்லாமே கீரீன் கலர்ல இருக்கு.

இது ஒரு வியூ பாய்ண்ட் .

இதுல நெறைய கிரீன் கலர் லீவ்ஸ் இருக்கு.

இது எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு.